அதான் அவங்க வந்து இது தையல் பழகலாம் தையல் பழகணும் அதுவும் இந்த அழகு நிலையத்தோட சேர்த்தே தையலும் வச்சிருக்காங்க ஒரு சிலர் ஆமா

இப்ப உள்ள மணப்பெண்கள் வந்து அழகு அதுகூட அவங்க அணியும் அந்த சேலைக்கு ஏத்த அந்த jacket உம் என்ன செய்வாங்கன்னா அந்த என்ன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 பொண்ணுக்கு எது எது தேவையோ தேவையான அளவு சரியான முறையில செஞ்சு கொடுக்கிறோம் அதுல அந்த மணப்பெண்ணும் ரொம்ப இடத்துக்கு அலைய தேவையில்லாத மாதிரி ஒரு சூழ்நில ஏற்படுது அந்த ஊர்லயே அழகு நிலையமும் அங்கேயே இருக்கு தையல் நிலையமும் அங்கேயே இருக்குங்கும் போது

அவங்க அதை செயல்முறைப்படுத்துவாங்க இவங்களுக்கும் ஒரு சரியா இருக்கும் நல்லா ஒரு சந்தோஷமா இருக்கும் சரி நல்ல இடத்துல போய் சொல்லிட்டு வந்துட்டோம்ன்ற மாதிரி அதா இப்ப அழகு நிலையம் மட்டும் இல்ல இன்னும் அந்த இப்ப வீட்டுல இருந்தே குழம்பு தயாரிச்சு ச~ விக்~ விற்பனை செய்யறது அப்பறம் ஊறுகாய் அத ஒரு விற்பனை பண்றது அப்பளம் தயாரிச்சு விற்பனை பண்றது இந்த மாதிரி தொழில்களும் பெண்கள் இப்ப எல்லாம் செஞ்சுட்டுதானே இருக்காங்க

மிதிவண்டியில போயி வெளியே போய் ஒருக்கா ஒரு டப்பா இவ்வளவு இவ்வளவு இவ்வளவு இவளோ ரூபா அப்படிங்கிற மாதிரி போய் வித்துட்டு வர்றாங்க எங்க ஊர்ல எல்லாம் எப்படி செய்யறாங்கன்னா மாவ ஆட்டி வீட்டுல வச்சிருக்காங்க அந்த சுற்றியுள்ள மக்கள்லாம் வந்து வீட்டிலேயே வந்து வாங்கிட்டு போயிடறாங்க அந்த ஒரு litre ரெண்டு litre அப்படி சொல்லிட்டு

அது ஆண்கள் அது ஆண்கள் அத சொல்றேன்ல அதுல ஆண்களுடைய பங்களிப்பு இருந்துச்சுன்னா அவங்க வெளிய கொண்டு போய் இந்த மாதிரின்னா இன்னும் கொஞ்சம் அரைச்சு இன்னும் அவுங்களுக்கு வருமானம் அதிகம்தானே அதுல அந்தமாரி அலுவலகத்துக்கு செல்றவங்க எல்லாம் வந்து மாவ அரைச்சு செஞ்சு இரவு நேர உணவுக்கு கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி அரைச்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் வருமானம் உண்டு வாங்குறவங்களுக்கும் உதவியாத்தான் இருக்கும்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 ஏன்னா காலையிலும் வேலைக்கு போற மக்கள் வந்து வீட்டுல சமைக்க முடியாட்டா அங்க ரெண்டு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்காங்க அந்த கொத்தனாருங்க செய்யறவங்க எல்லாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து காலையில ஆறு ஏழு மணிக்கு வேலைக்கு போறப்ப

அப்புறம் என்ன சொல்றது அவங்களுடைய சூழ்நிலைக்கு அவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க இதன் மூலம் அவங்களுக்கும் வருமானம் கிடைக்கும் இவங்களுக்கும் ஒரு மன~ மனநிறைவு கிடைக்கும்

வயிறு இந்த ஒரு மனநிறைவு வேலைக்குப் போறாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு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

ஆமா ஆமா ஆமா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில அஹ் இந்த அஹ் செ~ செஞ்சுகிட்டேதான் இருக்காங்க நல்லா

வீட்டுல பேசாம வீட்டுல இருந்துக்கிட்டே அப்பளம் எல்லாம் தயாரிச்சு விற்பனை பண்ணலாம்னு ஒரு சிந்தனையில இருக்கேன் நீங்க அதைப் பத்தி என்ன சொல்ல வர்றீங்க

சேகரிச்சுக்கிட்டு செய்யறது வந்து நல்லா சிறப்பா இருக்கணும்

இருக்கணும் அதுல செய~ செயற்கை உணவுப் பொருட்கள் அதாவது சுவைக்காக இப்ப ஒரு சில செயற்கை இதெல்லாம் சேர்க்கிறாங்க அதெல்லாம் சேர்க்காம

செய்~ செய்யுங்க என்ன பண்ணலாம்ன்னுட்டு அஹ் முயற்சி பண்ணுங்க இல்ல இல்ல அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு அப்பளத்தெல்லாம் பார்த்தா உப்பா இருக்கும் நம்ம அதெல்லாம் குறைச்சு போட்டோம் ஏன்னா இப்போ உள்ளவங்க எல்லாம் அஹ் அந்த சர்க்கரை வியாதி உப்பு வியாதி இந்த மாதிரி இதுல இருக்கிறதுனால நம்ம அதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி நம்மளும் செஞ்சு கொண்டு விற்பனை செஞ்சோம்னா சந்தையில நம்ம இதுக்கும் நிறைய நிறைய மக்கள்கள் வந்து வாங்க வருவாங்கல்ல விருப்பப்பட்டு வந்து அதிகமான ஒரு வரவேற்பு இருக்கும் நம்ம வந்து ஒரு சிறப்பான முறையில செஞ்சுட்டோம்ன்னா நம்ம பொருளை வந்து ஓரளவு அவங்க வாங்கி பயன்படுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லி அவங்க மனசுல பட்டுச்சுன்னா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

நம்ம வந்து லாப நோக்கத்தோட மட்டும் இல்லாம மக்களுடைய வ~ நல் அந்த இதையும் பார்த்து தான் நம்ம எதையுமே உற்பத்தி பண்ணணும்

நம்ம பேரு நிலைத்து இருக்கணும் அவங்க உடல் ஆரோக்கியமாவும் இருக்கணும்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி தானே பண்ணணும் கண்டிப்பா அதான் அதுக்குதான் நம்ம நம்மளுக்கு மக்களுக்கு வந்து நம்ம செய்யறது வந்து சிறப்பான முறையில போய் சேரணும் அவங்களுக்கும் அவங்களும் அதனால பயனடையணும் நம்மளும் பயனடையற மாரி இருக்கணும் அவங்களும் பயனடையற மாரி இருக்கணும் அது என் குடும்பத்தார்கள் அனைவரும் வந்து எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க என்னைய வந்து இந்த மாதிரி தொழில்கள்ல வந்து இறங்கும்மா நீ ஒரு பெண் நினைச்சா எதையுமே சாதிக்க முடியும்ன்னு ஊக்கப்படுத்திட்டே இருக்காங்க

இனி ரொம்ப சந்தோஷம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதனால சீக்கிரமா சிறப்பான முறையில செய்யுங்க நாங்களும் வாங்கி பயன்படுத்தி பாக்குறோம்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 நன்றி thank you மிக்க மகிழ்ச்சி சரி நீங்க அது மாதிரி எதுவும் பண்ணலாம்னு உங்களுக்கு எதுவும் idea இருக்கா இட்லி மாவு எல்லாம் அரைச்சு விற்கலாங்கிற மாதிரி ஒரு சின்ன idea. அதாவது இந்த வேலைக்கு அலுவல் எங்க area வுல அலுவலக வேலைக்கு அதிகமாக செல்வாங்க அந்த பக்கத்துல வந்து பஞ்சுமில்லா அலை இருக்கு அங்கேயும் வேலைக்கு போயிட்டு வருவாங்க எல்லாம் மூணு நேர வேலையை பார்ப்பாங்க பகுதி நேர வேலைகள் காலையில ஒருவேளை மதியம் ஒரு நேரம் போவாங்க இரவு ஒரு நேரம்னு மூணு நேரம் பகுதி நேரத்துக்குள்ள வேல போவாங்க அவங்க எல்லாம் காலையில காலையில நேரங்கற போது அவங்க ஐந்து முப்பது மணிக்கெல்லாம்

சாப்பிட்டுக்கோங்க சொல்லிட்டு போயிருவாங்க நம்ம வந்து அது மாதிரி செய்யலாம் ஒரு யோசனை இருக்கு அதுவும் நான் என்ன சொல்றேன்னா நம்ம சுத்தம் சுகம் தரும் நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் சுத்தமா நம்ம வீட்டு மக்களுக்கு நம்ம வீட்டு ஆளுகளுக்கு எப்படி செய்யணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி செஞ்சு வித்தோம்னா நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு உப~ இதுலாம் வராது அந்த உடம்புல வந்து அந்த சாப்பிட்டா நல்லா இப்படி ஆயிருச்சுன்னு அப்படி ஆயிருச்சுன்னு சொல்லக்கூடாதுல

பருப்பு கழுவுறது எல்லாமே சுத்தமா கழு~

அத நம்ம வீட்டுக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி நம்ம அரைச்சு வித்தோம்னா அதேதான் மக்களிடையே நம்மளுக்கு இன்னும் ஒரு நல்ல வரவேற்பு எப்பயுமே கிடைக்கும்

இப்ப ஹரியுடையதா நம்ம நம்பி வாங்கலாம் எப்ப நம்ம சின்ன பிள்ளைக்கு கூட ஊட்டலாம் அப்படீன்னு நான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வைக்கிற மாதிரி நம்ம இருக்கணும்

வந்து பாதி நாள்ல விடக்கூடாது நம்ம தொழில் இருக்கிற வரைக்கும் அதே நம்பிக்கையோடயே கொண்டு போகனும் இது ஆமா ஆமா கண்டிப்பா

அதை அப்படியே முறைப்படுத்தணும் அவ்ளோதான்

உம் அது நானும் உங்களை வாழ்த்துகிறேன் சிறுதொழில்ல சிறுதொழில்ல வந்து நாளைக்கு ஒரு பெரிய தொழில் ஆகுற வரையும் ஆகணும்ன்னு வாழ்த்துகிறேன் சிறு தொழில் நாளைக்கு இந்த சிறு தொழில்லதான் நாளைக்கு இன்று வந்து உங்க ஊர்ல மட்டும் உங்க area ல பண்ணீங்கன்னா நாளைக்கு அந்த பேரு வந்துச்சுன்னா pocket ஆ போட்டுட்டு வெளியூர்ல கூட நம்ம விற்க போலாம் இல்ல இல்ல என்ன ஆமா ஆமா ஆமா கடைகள்லயே கொடுக்கலாம் இதுக்கு

நம்ம வந்து வருமானம் அதிகம் வருமானம் நம்ம முதலீடு செய்றோம்ல அதுல இருந்து நம்மளுக்கு குறிப்பிட்ட அளவு ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஊதியம் கிடைச்சா போதும் அந்த அளவு மாதிரி நம்ம வருமானம் வச்சு அதிக லாப நோக்கோடு இல்லாம நம்ம விற்பனை செஞ்சோம்னா வரவேற்பு இருக்கும் அதிக சரியான அந்த வேலைக்கு போற பெண்களுக்கு நம்ம செய்ற ஒரு உதவி தான ஏன்னா காலையில அவங்களுக்கு வேலைக்கு கிளம்புறப்ப மாவாட்டிட்டு செய்யறது கஷ்டமா இருக்கும் அப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து நம்ம வீட்டுல இருந்துகிட்டு அவங்களுக்கு ஒரு உதவி பண்ற மாதிரி தானே இதுவும் மாவாட்டி கொடுக்கிறதுன்னா

எல்லா பெண்களும் சாயங்காலம் வந்து மாவாட்டுறது கஷ்டம் அப்படி இருக்கிற பெண்களுக்கு வந்து சரி இது நான் ஒரு விலை கம்மியாவும் இருக்கு நல்ல healthy யாவும் இருக்கு இதையே வாங்கிக்கலான்னு அவங்களுக்கு நம்ம ஒரு உதவி பண்ற மாதிரிதானே வந்திரும் நம்ம அதிக விலைக்கு லாபத்துக்கு பார்த்தோம்னா பாவம் அவங்க வந்து வாங்க முடியாது இல்லை அவங்க வாங்குற அவ~ அவங்க என்ன நினைப்பாங்க அதுக்கு பேசாம நம்ம வாங்க வேண்டாம்ன்னு நினைப்பாங்க so அவங்களுக்கு ஏத்த மாதிரிதான் நம்மளும் என்ன பண்ணணும் விலைவாசி எல்லாம் வச்சுக்கிறணும் கொடுக்கணும் உம் நியாயமா விலையில தரமான உணவுப் பொருட்கள் கொடுத்தோம்ன்னா மக்களிடையே ஒரு சிறந்த வரவேற்பு உண்டு அந்த ஒரு நம்பிக்கையிலதான் நான் இந்த own இருக்கோம் அதுக்கு அதுக்கான முயற்சியில ஈடுபட்டுட்டு இருக்கோம் அதுல எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருக்கு குடும்பத்தார்கள் இல்லை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 கண்டிப்பா அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தாத்தான் நம்ம எதுவுமே செய்ய முடியும் ஒரு பெண் வந்து வாழ்க்கையில சாதிக்கணும்ன்னு நினைச்சாங்கன்னா அவங்க குடும்பத்துல குடும்பத்தார்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தாதான்

கல்யாணத்துக்கு முன்னாடின்னா அம்மா அப்பா உதவி வேணும் கல்யாணத்துக்கு பின்னாடின்னா அம்மா அப்பா உதவி வேணும் அதோட நம்ம கணவர்மார்கள் உதவி நம்மளுக்கு வேணும்

அவங்க வந்து சரிம்மா நீ பண்ணு இதுல என்ன இருக்கு எதுவா இருந்தாலும் நான் இருக்கேன்ல அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பக்கபலமாக இருந்தாவே போதும்ல நம்ம இதுலயே துணிஞ்சு இறங்கிறலாம்ல

சிறப்பு சிறப்பு உண்மைதான் அதுதான் உண்மை அவங்களுடைய பக்க பலன்தான் நம்மளுக்கு வந்து extra ஒரு கை கால் முளைச்ச மாதிரி நம்மளுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வேகமா வேலைகள்லாம் செய்வோம் அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்துதுன்னா அவ்வளவுதான் அவங்க வந்து ஒரு வலது கை மாதிரி இருந்து கண்டிப்பா சிறப்பா செயல்~ செயல்படு~ செயல்படுங்கன்னு சொல்லுவாங்க அவங்களும் செயலுக்கு வந்து ஒரு உறுதுணையாய் இருப்பாங்க இல்லை நம்மளுக்கு ஒரு லாபமோ நஷ்டமோ வர்றப்போ வந்து நஷ்ட நஷ்டம் அடைந்தாலும் என்னம்மா இதுல என்ன நஷ்டம் இருக்கு இந்த அடுத்த வாட்டி நம்ம பார்த்துக்கிருவோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பக்கபலமா இருக்கணும் லாபம் வந்தா மட்டும் நம்மளுக்கு அள்ளிக்கிட்டு வர மாதிரி இருக்கக் கூடாது நஷ்டம் ஏற்பட்டாலும் நம்மளுக்கு வந்து support பண்ணணும் அந்த இடத்துல என்ன அடுத்த வாட்டி எடுத்துக்கலாம் என் சம்பளம் இருக்கலாம் பாத்துக்கிருவோமாண்ணா நீ நாலு பேருக்கு உதவிதானே பண்றேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஊக்கப்படுத்தி பேசணும் அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய இது தான கண்டிப்பா அவங்களுடைய ஊக்கம்தான் அவங்களுடைய ஒவ்வொரு முறையும் அவங்க செய்யற ஊக்கம்தான் நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு படிக்கட்டுன்னு கூட சொல்லலாம் அவங்க கொடுக்கிற ஊக்கத்துலதான் நம்ம இப்ப ஒரு ஏர்றோம்

நன்றி மிக்க நன்றி மகிழ்ச்சி சிறப்பு பள்ளியில் உள்ள இசையின் எதிர்ப்பாளர்கள் சிலர் அர்ஜூனையும் இசையையும் சேர்த்து வைத்து பேசத் துவங்கினர் staff room ல் எப்பொழுதுமே ஹே ஹிட்லர் எப்படி மாறிட்டா பாருங்களேன் நம்மள பார்த்தா தான் எரிஞ்சு விழறா ஆனா அந்த அர்ஜுன் sir கிட்ட எப்படி குழைந்து குழைந்து பேசுறா அவ்வளவு ஏன் அம்மனி இப்ப தான் சிரிச்சே நான் பார்க்கிறேன். கூடிய சீக்கிரமா அந்த amul baby அர்ஜுனை correct பண்ணிடுவா போல என்றே இசை அர்ஜுனை பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர் இது இசைக் காதுக்கும் எட்டாமல் இல்லை இருந்தும் அவள் அர்ஜுனுடன் பேசாமல் இல்லை அப்படி இவர்கள் புறம் பேசுகிறார்கள் என்று விலகிச் சென்றால் அவர்கள் சொன்னது உண்மையாகி விடாதா என்று அவள் எப்போதும் போல அர்ஜூனுடன் வேலையை செய்து கொண்டே தான் இருந்தாள் சொல்லப் போனால் முன்னைவிட இப்போது அர்ஜுனுடன் நன்கு பேசி பழகினாள் யாரும் கேலி செய்யும் போது அதை எண்ணி வருந்தாமல் தைரியமாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் பார்க்கும் படியாக அர்ஜுனிடம் சிரித்து பேசி அவர்களின் மூக்கை உடைத்தாள் அர்ஜுனும் அவள் மன மாற்றத்தை எண்ணி மகிழ இருவரும் phone ல் பேசுவது ஒண்றாக உணவு உண்பது விழா வேலையாக சேர்ந்து வெளியில் செல்வதும் மேலும் நெருங்கிக் கொண்டனர் விழா நாளை நடக்க இருக்கும் நிலையில் மேடை அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது இசை தான் பள்ளி மாணவிகளுக்கு welcome dance சொல்லிக் கொடுத்தாள் முதல் நிகழ்ச்சி இறை வணக்கப் பாடல் பின்னர் பரதநாட்டியம் அதற்கு மாணவிகளுக்கு பரதம் சொல்லிக் கொடுதுத்க் கொண்டிருந்தாள் பள்ளியின் நடுவே போடப்பட்ட பெரிய மேடையில் மயில் போல கைகளை விரித்து அவள் பூ விரலில் அபிநயம் பிடித்து மெல்லிடை வளைத்து அவள் ஆடுகையில் பள்ளியே வியந்து பார்த்தது அவளுக்கு நடனம் தெரியும் என்று அப்போது தான் அனைவரும் அறிந்து கொண்டனர் மேடைக்கு கீழே அர்ஜுன் பரிசு கொடுக்கும் பட்டியலை சரி பார்த்துக் கொண்டிருக்க அந்த நேரம் இசையின் நடனம் கண்டு வியந்து அவன் பார்க்க அருகில் இருந்த ஓவிய ஆசிரியர் என்ன அர்ஜுன் sir தமிழிசை madam அ அப்படி பாக்கறீங்க என்ன நடக்குது ரெண்டு பேருக்கும் என்று கேலியாக கேட்கவும் அதற்கு அர்ஜுனோ இல்ல sir நல்லா ஆடுறாங்க அதான் பார்த்தேன்.

எப்ப கல்யாணம் என்று எடுத்து எடுப்பிலேயே கேட்டு விட முதலில் அவர் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் கோபம் கொண்ட அர்ஜுன் அதை கண்டு கொள்ளாமல் விட்டு விட இப்போது நேரடியாக திருமண level க்கு இணைத்து வைத்து பேசி விடவும் அவனின் கோபம்

ஏதோ இணைத்து பேசி கடுப்பேத்தி பார்ப்போம் என்று அவனிடம் விளையாட்டாக கேட்கவும் அவனோ உண்மையாகவே திருமணம் செய்து கொள்ள போவது போல பதில் சொல்லி சென்று விடவும் அவர் அதிர்ந்து போனார் இசையின் அழகில் மயங்கிய ஆசிரியர்களில் அவரும் ஒருவர் இன்று அந்த அழகுக்கு அரசனாக ஒருவன் வந்து விட்டானோ என்று அதிர அந்த செய்தி காட்டுத்தீ போல பள்ளி எங்கும் பரவியது விடிந்தால் பள்ளியில் பொன்விழா இரவு அர்ஜுன் அவன் வீட்டு மொட்டை மாடியில் ஆயிரம் சிந்தனைகளுடன் நடந்து நடந்து தரையை தேய்த்துக் கொண்டே இருந்தான் காரணம் இன்று பள்ளியில் அவன் சொன்ன வார்த்தைகள் அனைவர் வாய்க்கும் அவல் போல மாட்டிக் கொள்ள எல்லோருமே இசையை பற்றியும் தன்னைப் பற்றியும் இணைத்து வைத்து கண்டபடி பேசுவதை எண்ணிக்கொண்டு நடந்து கொண்டிருந்தான் அப்படி என்ன தவறாக சொல்லி விட்டோம் நான் சொன்னது உண்மைதானே இசைக்கு நான் பொருத்தமானவன் தானே எனக்கும் அவள் பொருத்தமானவள் தானே இருவரும் வாழ்வில் இணைந்தால் என்னவாம் என்று யோசிக்க நாளை விழா முடிந்ததும் இசையிடம் தன் விருப்பத்தை சொல்லப் போகிறேன் அவள் சம்மதம் சொன்னால் போதும் அடுத்த முகூர்த்தத்திலேயே மணமுடிக்க ஏற்பாடு செய்து விடுவேன் என்று பல வாரு யோசித்துக் கொண்டே தன் உறக்கத்தை தொலைத்து விட்டான் அடுத்த நாள் காலை விழா கோலாகலமாக துவங்கியது பள்ளி முழுக்க வண்ணத் தோரணம் வரிசையில் விருந்தினர்கள் car கள் முன்னாள் மாணவர்களின் கலகலப்பான பேச்சும் சிரிப்பும் camera வில் photo பிடிப்பது என்று மகிழ்வான தருணங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்க அர்ஜுனின் கண்கள் இசையின் வருகையை எதிர் பார்த்து காத்துக் கொண்டு இருந்தது என்றும் சீக்கிரமாக வந்து விடுபவள் இன்று தாமதம் ஏனோ என்று நொடிக்கு நொடி watch ஐ பார்த்துக் கொண்டே இருந்தான் அர்ஜுன் விழாவும் தொடங்கி விட வரவேற்புரை வழங்க அர்ஜுனை மேடைக்கு அழைத்தார் தலைமை ஆசிரியர். அவனும் இசையை காணவில்லையே என்று யோசித்துக் கொண்டே மேடைக்கு செல்ல அவன் வரவை கண்டதும் மாணவர்கள் மத்தியில் ஒரே ஆறவாரம் அர்ஜுன் sir அர்ஜுன் sir என்று அவன் படி ஏறும் வரையிலும் கைத்தட்டி உற்சாக குரல் கொடுக்க mic ஐ பிடித்தவன் அமைதி காக்க சொல்லி வற்புறுத்த அடுத்த நொடி அமைதி ஆகிவிட்டனர் அவன் வரவேற்புரை கொடுத்து அனைவரையும் வரவேற்க மேடைக்கு தொலைவில் இசை கூட்டத்தில் ஒருத்தியாக வந்து நிற்பதை கண்டு கொண்டான் அவளின் கள்வன் அதன் பின்னர் தான் அவனின் முகமே மலர்ந்தது என்றால் மிகை ஆகாது அவள் தூரத்து நிலவாக நிற்கவோ இவனோ அவள் முழுமதி காண முடியாமல் தவிக்க தன் உரையை முடித்துவிட்டு கைதட்டலுடன் கீழே இறங்கினான் அவன் வருவதற்குள்ளாக இசைய அங்கிருந்து சென்று விட்டாள் மீண்டும் ஆக கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டி விட அவளை தேடி அவன் அலைந்தான் விழாவில் நடனம் ஆடும் குழந்தைகளுக்கு அவள் ஒப்பனைகள் செய்ய சென்றுவிட அவன் இங்கே தன் ஆசையை சொல்ல துடித்துக் கொண்டு அவளை தேடி அலை பாய்ந்து கொண்டே இருந்தான். நிகழ்ச்சிகள் துவங்கி ஆட்டம் பாட்டம் என்று பள்ளியே கர கோஷத்தில் நிறைந்து இருந்தது. இறுதியில் அவன் அவளைக் கண்டு கொண்டான் அந்த மாயக் கண்ணன் மேடைக்கு கீழே இரண்டாம் வரிசையில் அமர்ந்து கொண்டு இருந்த இசையை கண்டதும் அத்தனை ஆனந்தம் அவன் முகத்தில் கண்டு கொண்டேன் என்னவளை என்று துள்ளி குதிக்கும் மனதை கட்டுப் படுத்திக் கொண்டு அவள் அருகே சென்றவன் இசை என்று அழைக்கவும் அவளும் கையில் chocolate ஐ வைத்துக் கொண்டு திரும்பி விட அம்மா போதும் என்று அருகில் ஒரு நான்கு வயது குழந்தை ஒன்று அமர்ந்து கொண்டிருக்க அந்த குழந்தை அம்மா என்று அழைத்தது யாரை என்று குழப்பம் தீர்க்கும் விதமாக இசையும் போதுமா தங்கம் சரி இந்தா தண்ணி குடி என்று தன் கோப்பையில் இருந்த நீரை எடுத்துக் கொடுக்கவும் அவனுக்கு உண்மை தெரிந்து விட்டது அது இசையின் குழந்தை என்று இசைக்கு திருமணம் ஆனதே பள்ளியில் யாருக்கும் தெரியாது இந்த நிலையில் அவளுக்கு நான்கு வயதில் ஒரு குழந்தை உள்ளது என்பது அதை விட அதிர்ச்சி அங்குள்ள அனைவருக்கும் அவர்களுக்கே அப்படி என்றால் அவளை உயிராக நேசிக்கும் அர்ஜூனின் நிலையை சொல்லவா வேண்டும் அதிர்ச்சிக்கும் மேல் அதிர்ச்சியாக அன்று எல்லாமே நடக்க பேச வார்த்தைகள் இன்றி வாயடைத்து நின்றான் அர்ஜுன் பேச வந்த வார்த்தைகள் அவன் தொண்டைக் குழிக்குள் புதைந்து விட விழாவும் இனிதாக முடியவும் கூட்டம் கலைந்தது குழந்தையை இசையின் மாணவர்கள் தூக்கி தூக்கி கொஞ்சி மகிழ அவளோ அதைக் கண்டு ரசிக்க புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டு கிளம்பினார்கள் யாரும் இசை இடம் அவள் திருமணம் பற்றியோ அழைத்து வந்திருக்கும் குழந்தை பற்றியோ எதுவுமே கேட்கவில்லை கேட்கும் தைரியமும் யாருக்கும் இல்லை திருமணம் ஆகி விட்டது என்றால் அவள் கழுத்தில் தாலி எங்கே நெற்றியில் குங்குமம் எங்கே காலில் மெட்டி எங்கே? அவள் கணவன் எங்கே என்று அவர்களுக்குள் மாநாடு போட்டு பேசிக் கொண்டனரே ஒழிய அவளை நேரடியாக யாருமே எதுவும் கேட்கவில்லை அர்ஜுன் எதுவும் கேட்டுக் கொள்ளவில்லை விழாவில் busy ஆக இருந்தவன் வேண்டுமென்றே இசையை நெருங்கவோ பேசவோ முன் வரவில்லை இறுதியில் விழாவில் விருந்துக்கு பள்ளியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்க உணவு உண்ணும் நேரம் பார்த்து தலைமை ஆசிரியர் அவர் மனதில் அரிக்கும் அந்த கேள்வியை இசையிடம் கேட்டே விட்டார் இசையின் திருமணம் பற்றியும் கணவன் பற்றியும் கேட்க அவளும் தெளிவாக பதில் கொடுக்க அதிர்ந்து போனார் இசைக்கு திருமணம் ஆகி கணவன் இறந்து போனதும் குழந்தையுடன் தாயாரின் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்வதை பற்றியும் சொல்லவும் அவர் உண்மை தெரிந்து வருத்தம் கொண்டார் காதை தீட்டி வைத்துக் கொண்டு அவர்கள் பேசுவதை கேட்டுக் கொண்டு இருந்த மற்ற ஆசிரியர்கள் இசையின் வாழ்வின் ஒரு பக்கத்தை கேட்டு அதிர்ந்து போனார்கள் இந்த இளம் வயதில் கணவனை இழந்த நிலையில் குழந்தையை வைத்துக் கொண்டு எவ்வளவு கஷ்டம் என்று சிலர் உச்சி கொட்டவும் செய்தார்கள் அவளுக்கும் இந்த பரிதாபம் எல்லாம் சுத்தமாக பிடிக்காது அதனாலேயே அவள் யாரிடமும் இதுனால் வரையிலும் தன் சொந்த வாழ்க்கையை பற்றி பகிர்ந்து கொண்டது இல்லை இன்றும் கூட விழாவிற்கு குழந்தையை அழைத்து வந்தது அவள் வீட்டில் அனைவரும் லதாவின் நெருங்கிய உறவினர் ஒருவர் திருமணத்திற்கு குடும்பத்துடன் வெளியூர் சென்று விட்டனர். குழந்தையையும் அழைத்துச் செல்வதாகத் தான் இருந்தது ஆனால் அவள் தான் அழைத்துச் செல்ல வேண்டாம் என்று தடுத்து விட்டாள். அக்கம் பக்கத்தில் குழந்தையை விட்டு விட்டு வர அவள் மனதோ போகவில்லை சரி என்று விடுப்பு எடுத்துக் கொள்வோம் என்றால் அதற்கும் வழியில்லை தன்னிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பை தட்டிக் கழிக்க முடியாது என்று எண்ணியவள் சரி விழாதானே அழைத்துச் செல்வோம் இனியாவது தன்னை பிறருடன் சேர்த்து வைத்து பேசுவதை நிறுத்திக் கொள்ளட்டும் அந்த முட்டாள்கள் என்று குழந்தையை அழைத்துக் கொண்டு வந்து விட்டாள் வீட்டுக்கு கிளம்பும் வரையிலும் இசையும் அர்ஜுனும் சந்திக்கவே இல்லை அதற்கு வாய்ப்பும் கிடைக்கவில்லை இருவருக்கும் வேலை அப்படி எல்லோரும் வீட்டிற்கு கிளம்ப இசை தன் குழந்தையை அழைத்துக் கொண்டு தன் ஸ்கூட்டியை நெருங்க அங்கே அர்ஜுனன் byk ஐ கண்டதும் அவள் கண்கள் மின்ன பின்னால் திரும்பி ஒரு முறை அவன் வருகிறானா என அவள் அறியாமல் திரும்பி பார்த்தாள் ஆனால் அவன் அங்கு இல்லை பின்னர் எப்போதும் போல வண்டியை எடுத்துக் கொண்டு அவள் கிளம்பி விட parking இல் மறைவில் நின்று இசையை கவனித்துக் கொண்டே இருந்த அர்ஜுனின் விழியில் ஒரு மகிழ்ச்சி எட்டிப் பார்க்க தான் செய்தது அது அவள் தேடலில் அவன் உள்ளான் என்ற மகிழ்ச்சி தான் அடுத்தடுத்து இரு நாட்கள் சனி ஞாயிறு என்பதால் பள்ளிக்கு விடுமுறை இசையும் அர்ஜுனும் சந்திக்க வாய்ப்பே கிடைக்கவில்லை விடுமுறை நாட்களில் கூட இசை busy தான் அன்றும் அப்படித்தான் வேறு வேலை தேவை என்று சென்று விட்டாள் இங்கே அர்ஜுன் தன் நண்பன் கதிருடன் week end party கொண்டாடிக் கொண்டிருந்தான் அர்ஜுனனின் பெற்றோர்கள் அவர்களின் சொந்த ஊரான ஊட்டியில் உள்ளனர் அர்ஜுன் பள்ளி படிப்பு வரையிலும் ஊட்டியில் முடித்தவன் இப்போது கல்லூரி துவங்கி வேலை வரையிலும் எல்லாமே அவன் விருப்பம் போலத்தான் ஊர் ஊராக சுற்றிக் கொண்டு இருக்கிறான் hostel லில் தங்கித் தான் கல்லூரியில் படித்தான்

அர்ஜுன் அவன் நண்பர்கள் கூட்டத்துடன் வெளியில் செல்வது வீட்டில் மது அருந்தி நடனம் ஆடுவது கூட்டாக அசைவம் சமைத்து சாப்பிடுவது cinema வுக்கு செல்வது என்று அவனின் மகிழ்ச்சிக்காக வாழ்வான் இன்றும் அப்படித்தான் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தான் என்ன மச்சி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க என்று கதிர் கேட்கவும் அப்படியா என்று கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டவன் ஆமாம்ல்ல என சொல்லி சிரிக்க கதிரோ அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுடா உன் ஆளு okay சொல்லிட்டாங்களா என்று ஆர்வமாக கேட்கவும் அர்ஜுனோ ம்ம் சொல்லிட்டாலும் அவள் பிடிவாதம் தான் உனக்கும் தெரியுமே அவ்ளோ சீக்கிரமா மாற மாட்டா ஆனா இப்போ ஒரு சின்ன change தெரியுது என் கூட casual ஆ பேசுறா என்ன தேடுறா அது தான் அர்ஜுன் happy க்கான reason இனி யோசிச்சு time waste பண்ண மாட்டேன் என்னோட காதலை சீக்கிரமா சொல்லிடனும் என்று சொல்லவும் கதிரும் ஆமாம்டா வருஷம் என்ன ஆகுது இன்னுமா இதயம் முரளி மாதிரி உள்ளுக்குள்ளேயே உன் காதலை வச்சிருப்ப சொல்லிடு பின்னாடி வர்ற பிரச்சனையை பார்த்துக்கலாம் என்று உசுப்பி விட அர்ஜுனும் காத்திருந்தது போதும் இனி காதலை சொல்லி விட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் விடுமுறை முடிந்து பள்ளியும் திறந்தது வேலைகள் தொடர இசை வழக்கம் போல busy ஆகிவிட்டாள் முன்னர் ஆவது அவளை சந்திக்க பேச அவளுடன் நேரத்தை செலவழிக்க பொன்விழா என்ற காரணம் இருந்தது இன்று அதுவும் முடிந்து போனது இனி என்ன காரணம் வைத்துக் கொண்டு அவளை காண்பது என்று புரியாமல் விழித்தான் இரு முறை அவளை எதர்ச்சியாக சந்தித்த போதும் கூட அவள் முகம் கொடுத்து பேசவில்லை சிறு நெளிவு புன்னகையை உதிர்த்து விட்டு வகுப்புக்கு சென்று விடுவாள். இப்படியே இரு நாட்கள் கடந்து விட அன்று ஆசிரியர்கள் staff room ன் இடைவேளை நேரம் பார்த்து அருகில் இருந்த ஆசிரியர் ஒருவர் என்ன அர்ஜுன் தமிழிசை teacher க்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதும் அவங்க பக்கமே தலை வச்சி படுக்கிறதே இல்ல போலயே என்று சொல்லி சிரிக்கவும் உடன் இருந்த மற்ற ஆசிரியர்களும் அர்ஜுனை பார்த்து சிரிக்க அவனோ கோபத்தை அடக்கிக் கொண்டு பிரச்சனை வேண்டாம் என்று எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் இன்னொருவரோ பின்ன உண்மை தெரிஞ்சும் அவள் பின்னாடி சுத்தி என்ன பிரயோஜனம் இனி வேற ஆளை பார்க்க வேண்டியது தானே என்று இசையையும் மரியாதை இல்லாமல் பேச அவனுக்கு கோபம் பீறிட்டு வந்தது sir கொஞ்சம் மரியாதையா பேசுங்க என்றான் கோபத்துடன் அதற்கு அவரோ bro உண்மைய சொன்னா கோபப்படுறாரு அதான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனது மறைச்சு குழந்தை இருக்கிறத மறைச்சி இத்தனை நாள் school ல scene போட்டுடுச்சு அதுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது திமிர் பிடிச்சவ என்னையே எத்தனை முறை HM sir கிட்ட போட்டு விட்டுருக்கு தெரியுமா நல்ல வேளை நீங்க தப்பிச்சிட்டீங்க sir இல்லாட்டி உங்களை மயக்கி கல்யாணம் வரை கொண்டு போய் இருக்கும் அது கூட வாழ முடியுமா பிசாசு என்று வாய்க்கு வந்த படியாக பேசிக் கொண்டே செல்லவும் அர்ஜுனின் கோபம் எல்லையை கடக்க தன் இருக்கையில் இருந்து விருட்டென்று எழுந்தவன் வயசுல பெரியவர்னு மரியாதை கொடுத்தா இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க இது மட்டும் இசை madam க்கு தெரிஞ்சது உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க என்னை மயக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல நானும் மயங்கி போக சின்ன குழந்தை இல்ல

அத்தனை ஆசிரியர்கள் மத்தியில் தன்னைவிட வயதில் சிறியவன் இப்படி மிரட்டுவதுப் போல பேசுவதை பொறுத்துக் கொள்ள முடியாத அந்த ஆசிரியரோ அப்போதும் அடங்காமல் ஆமாம் என்னமோ கட்டுன பொண்டாட்டி மாதிரி உரிமையா பேசுற அவள பேசினா உனக்கு ஏன் கோபம் பொத்துக்கிட்டு வருது என்று மேலும் அவர் வாய் விடவும் திரும்பி வந்த அர்ஜுன் என்னடா சொன்ன சொட்டை தலையா என்று கோபத்தில் அவர் சட்டையை பிடித்து விட்டான் உனக்கு சொன்னா புரியாதா இவ்வளோ வயசு ஆயிடுச்சே குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிற ஆசானா இருந்துட்டு ஒரு பொண்ண எவ்வளோ தப்பா பேசுற எதிர்த்து கேட்டா என்னையும் அவங்க கூட சேர்த்து வச்சு அசிங்கமா பேசுற you rascal என்று அவர் முகத்தில் ஒரு குத்து விட ஆமாம்டா இசை எனக்கு பொண்டாட்டி தான் இப்ப என்ன அதுக்கு அவள பத்தி தப்பா பேசின நான் தட்டி கேட்பேன். என்ன பண்ணுவ என்று எரி மலையாக வெடித்தவன் அந்த ஆசிரியரின் சட்டையை பிடித்துக் கொண்டு விடவே இல்லை அவனின் இந்த ருத்ர தாண்டவத்தை சற்றும் எதிர்பார்க்காத மற்றவர்கள் அர்ஜுனை பிடித்து விலக்கி விட கைகலப்பு மேலும் அதிகமானது இறுதியில் இருவரையும் விளக்கி விட்ட மூத்த தமிழ் ஆசிரியர் ஒருவர் இசையைப் பற்றி தவறாக பேசிய ஆசிரியருக்கு warning கொடுத்து விட்டு அர்ஜுனை சமாதானம் செய்து வெளியில் அழைத்துக் கொண்டு வந்தார் இடைவேளை நேரம் என்பதால் பள்ளி மாணவர்கள் கூட இவர்கள் சண்டையை பார்க்கும் படி ஆகி விட்டது சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த மாணவ மாணவிகளை விரட்டி வகுப்பிற்கு அனுப்பி வைத்த தமிழ் ஆசிரியர். என்னப்பா அர்ஜுன் நீயே இப்படி எல்லாம் நடந்துக்கலாமா students மத்தியில நாமலே இப்படி அடிதடி சண்டைனு அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று விவசாயம் என்னும் தலைப்பினை பற்றி பார்க்க போகின்றோம் விவசாயம் என்பது நமது விவசாயங்கள் வந்து நம்ம இன்றியமையாத நம்ம நம்ம தினமும் சாப்பிடதற்கு வந்து சாப்பிடுவது காலையில எந்தி~ எழுந்திருக்கிறதுல இருந்து இரவு தூங்குறது வரைக்குமே விவசாயங்கறது தான் நம்ம முழு உயிர் வாழ்வதற்கு தேவையான முழு ஆதாரமாகவே இருக்கு எந்த மாதிரி ஆதாரமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காலைல எ~ எழுந்ததுமே தண்ணி குடிக்கிறோம் தண்ணி குடிச்சிட்டு தேநீர் அருந்துகிறோம் அருந்திட்டு உணவுப் பொருள் எதாச்சும் வீட்ல இருக்குற உணவ வந்து நம்ம சாப்பிடுகிறோம் அந்த உணவு எங்கிருந்து வருது அது அடிப்படை எங்க இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயம் விவசாயம் இல்லை அப்படின்னா நாங்க, நீங்க யாருமே இந்த பூமியில உயிரோட வாழ முடியாது அப்படிப்பட்ட விவசாயத்தை நம்ம கண்டிப்பா அத பேணிக் காத்து நல்ல வழியில வந்து அதை வழி நடத்திக் கொண்டு போகணும் விவசாயத்துல என்னென்ன விதமான விவசாயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்செய் விவசாயமும் இருக்கு புன்செய் விவசாயமும் இருக்கு இப்போ நாங்க வந்து ரெண்டுமே பண்றோம் கரிசக்காடும் இருக்கு வயக்காடு இருக்கு வயக்காடுங்கிறது புன்செய்னு சொல்லுவோம் கரிசக்காடுனா நன்செய் நிலங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கரிசக்காட்டுல வந்து நம்ம வந்து என்ன விளைப்போம் அப்படின்னா சோளம், மக்காச்சோளம், அரிசி, துவரை இது எல்லாமே நம்ம கரிசக்காட்டுல வந்து விளைப்போம் இங்க வயக்காட்டுல நம்ம என்ன விளைப்போம் அப்படின்னா நெல், கரும்பு, பருத்தி இந்த மாதிரி தண்ணீர் ஊற்றி வயக்காட்டுல வந்து கிணறு இருக்கும் அதனால நம்ம வந்து